இதுக்கு ரைட் சைடுல ஜோதி ஜுவல்லர்ஸ்னு ஒரு நகெகட இருக்கு.

கடல்ல ஒரு திருவள்ளுவருக்கு சிலை வச்சிருக்காவ.

எதோ எக்யூப்மென்ட்ஸெல்லாம் வேற வெச்சிருக்காங்க.

டேபிள் நெறைய தண்ணீர் பாட்டில் ஜூஸ் பாட்டில்ல வச்சிருக்காங்க சைடுல ஒரு கட்டவுட் வச்சிருக்காங்க.

இதுக்கு மேல லைட் செட்டப் எல்லா இருக்கு.

இதுக்கு உள்ள நிறைய இலையெல்லாம் விழுந்து கிடக்கு இலை வந்து ஒரு மாரி ரோஸ் கலர்ல இருக்கு இலை.

கோயில்ல ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி இருக்கு.

மேல ஒரு இரும்பு கம்பியெல்லா வெச்சு அதுக்கு மேல சீட்டு எல்லா போட்டு இருக்க.

இரண்டு கண்ணாடிலேயும் நறைய கொடில்லாம் அந்த பேப்பர் கொடி மாரி நிறைய ஒட்டி இருக்காங்க.

லெப்ட் சைடுல இல்ல ரெண்டு ஹார்டின் வச்சிருக்காங்க.

லெப்ட் சைடுல உள்ள வீடு பார்க்க ரொம்ப நல்ல நல்லா அழகா இருக்கு.

அந்த கடைக்கு முன்னே இந்த பக்கம் ஒரு போஸ்ட் இருக்கு அந்த போஸ்ட்ல நிறைய லைன் கம்பி எல்லாம் இருக்கு ஒரு லைட் வேற இருக்கு

ரெண்டு சைடுலயும் யேசு சிம்பிள்ருக்குது .

அதுக்குள்ள ஒரு ஆள் பண எடுத்திட்டிருக்கார் நீல கலர் சட்டை போட்டுட்டு.

இதுல வந்து நம்ம சின்டெக்ஸ் எல்லா வச்சிருக்காவ.

இந்த பக்கத்துல நறைய தாமரை பூ இலை எல்லாம் வேற இருக்குஅங்க நின்னுன்னே தாமரை பூ பாக்க முடியுது.

அதுக்கு மின்ன ஒரு கேட் ஒரு பொம்பள வேற வந்து சாமி கும்புடுராவ.

அதுக்கு அதுக்கு பின்னால ஒரு மஞ்ச சிவப்பு கலர்ல ஒரு பெரிய வீடும் இருக்குது அதுல ஒரு ஏ_சி வெண்டிலேஷன்காக ஸ்டேண்ட்ல வச்சிருக்காங்க.

இதுல எல்லா டைல்ஸ் வெள்ளை கலர்ல இருக்கு.

இந்த சைடு ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கு இதுல மருந்து பண்ண மாதிரி இருக்கு.

கோயில் மண்டபம் போலதா இருக்குது இது.

பின்னாடி ஒரு ஆள் செவப்பு கலர் துணியூ போட்ருக்காரு அதுக்கு பின்னாடி மலையெல்லா.